இப்ப இருக்க generation ல பிள்ளைங்க எல்லாருமே ரொம்ப like பண்ணுதுங்க அதுங்களுக்கும் mind வந்து fresh ஆ feel ஆகும்ல அதனால parents உம் வந்து நிறைய பேரு அனுப்பிச்சி விடுறாங்க பிள்ளைங்க நிறைய பேரு class வருதுங்க வேற. நீங்க சொல்லுங்க எப்படியும் நம்ம வந்து ஒரு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 புரியல என்ன சொல்றீங்க fifty team ஆ? hello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

சரி சரி okay அது எதுவும் issue இல்ல arrange பண்ணிக்கலாம். அதாவது இப்போ ஒரு school ல இருந்து fifty members அ எடுக்க முடியுமா? கண்டிப்பா இப்பயெல்லாம் ரொம்ப பிள்ளைங்கயெல்லாம் ஆர்வமா இருக்காங்க junior, senior, super senior எல்லாருமே தனித்தனியா ஒவ்வொரு team லயும் fifteen to twenty members arrange பண்ணோம்னு வைங்களேன் fifty members கண்டிப்பா வந்துருவாங்க அப்படி வச்சு எப்படியாது நம்ம பேசிக்கலாம் okay வா?

ஆமா ஆமா five zero தான் சொல்றேன் ஒரு team க்கு இப்ப junior ல இருந்து fifteen members வர சொல்றேன் என்கிட்ட class க்கே இப்போ twenty~ twenty five members கிட்ட வந்துட்டு இருக்காங்க.

நீங்க எப்படி என்ன சொல்றீங்க? புரியவே இல்லை சனா நீங்க பேசுறது ஒழுங்கா பேசுங்க. இப்போ புரியுதா கேக்குதா?

எப்போ நீங்க இவ்ளோ வந்து superb ஆ விளையாட ஆரம்பிச்சீங்கன்னு கேக்குறேன். நான் அப்போலிருந்தே நமக்கு interest தான full and full ஒரு ரெண்டு மூணு match attend பண்ணேன full ஆவே வந்து அதுல நல்லா நிறைய ideas கிடைச்சிது அதுக்கப்பறம் அதுல இருந்த certificate வச்சு next next move ஆயிட்டு சரி okay நம்ம ஏன்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 இப்ப நிறைய பிள்ளைங்க வர்றாங்க evening ல classes ஆமா இதெல்லாம் brain games தான நமக்கு கொஞ்சம் நம்ம smart ஆவும் அதுல play பண்ணோன்னா நமக்கு நல்ல ஒரு active ஆ இருக்கும்.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

ஏன் அப்படி இல்லாம எப்படி இருக்கு இப்போ? அட ஏன் ma'am நீங்க வேற ஏதோ போயிட்டு இருக்கு.

அப்படியெல்லாம் இல்லை ஏதோ போயிட்டு இருக்கு.

ஆமா ஆமா. அதுக்கு இன்னும் time இருக்கு மூணு மாசம்.

ஆமா ஆமா ரொம்ப சிறப்பா பண்ணோம் யாருக்குமே வந்து அது எப்படின்னு explain பண்ண கூட முடியல அந்த அளவுக்கு சிறப்பா இருந்துச்சு. என்னங்க function அ பத்தி கேட்டா இப்படி சொல்றீங்க? யாராது இப்படி சொல்லுவாங்களா?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 நீங்க ஏதாவது ஒரு வேலை சொன்னா இப்படி தான் திடீர்ன்னு முடிவு எடுப்பீங்க அந்த மாதிரி உங்க மாப்பிள்ளை வீட்டு side உம் அந்தமாதிரி தான் இருப்பாங்களோ? may be இருக்கலாம் தெரியலை என்ன பண்றது ஒண்ணுக்கு ஒண்ணு சலிச்சது இல்லை நமக்கு வர்றதெல்லாம் அப்படியே இருக்கு. பாரேன் எப்படி ஒத்து போதுன்னு super தான். ஏதோ போகுது ரொம்பல்லாம் இல்லை. ஹம் போகும் போகும் நல்லா தான் போகும்.

எனக்கா பாத்துக்கிட்டே இருக்காங்க. நீங்க பாத்து வச்சிருக்க மாப்பிள்ளையெல்லாம் அப்போ? நாங்க எதுவும் மாப்பிள்ளை பாத்து வைக்கல. வீட்டுல பாத்தா தான் எனக்கு. சரி சரி. புடிச்சிருந்தா சந்தோஷம் தான். சரி சரி okay okay சரி நம்ம club அ மறந்துடாதீங்க okay வா? அதெல்லாம் மறக்க மாட்டேன். நீங்க ஒரு விஷயத்த பத்தி பேச வர்றீங்க உங்க phone அ நல்லா சரி பண்ணிகிட்டு நல்லா வச்சிட்டு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 இப்போ கேக்குதா இல்லையா உங்களுக்கு?

ஹம் ஹம் நீங்க பேசுறதும் எனக்கு மெல்லமா தான் கேக்குது சைரா. இல்ல சுத்தமா நீங்க பேசுறது எனக்கு வந்து கொஞ்சம் கூட இதே இல்லை ரொம்ப கம்மியா கேக்குது sound

இதுக்கு மேலே கத்த முடியலையே என்னால.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

வேணா try பண்ணி பாப்போமா? நீங்க பண்ணலாம் உங்களுக்கு வாய் இருக்கு size இருக்கு. அச்சச்சோ! என்ன இப்படி சொல்லிட்டீங்க?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 மதியானம்~ மதியானம் எதுவும் special இல்லங்க தயிர் சாதம் தான். தயிர் சாதமா? நீங்க வேற ஏங்க இன்னும் brahmin தயிர் சாதம் lemon சாதமுன்னு? நமக்கு அது தயிர் சாதம் அப்போல இருந்தே ஊறுனது தான் உடம்புல.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

அதுக்கு வந்து நம்ம அஹ் award லாம் நம்ம fix பண்ணனும்ல cash award கொடுக்கலாமா இல்ல வந்து அதுக்கு cash award ஏ கொடுப்போம் நம்ம அப்போ தான் வந்து பிள்ளைங்களுக்கும் ரொம்ப interested ஆ இருக்கும் ஒரு shield plus cash award first prize க்கு வந்து shield medal cash award five thousand கொடுக்குறோம் second prize க்கு வந்து medal plus வந்து three thousand cash award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 சரி சரி okay இது நம்ம யார்கிட்டயாவது sponsorship கேட்டு பாப்போமா? கண்டிப்பா தாராளமா கேக்கலாமே நம்ம வந்து இப்போ என்ன idea ல கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறோமோ இப்போ fifty members அத~அத வந்து எல்லாருமே accept பண்ணிப்பாங்க நிறைய பேரு இருக்காங்க அப்படின்னா என் team ல இருந்து fifty உங்க team ல இருந்து fifty

சரி okay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 ஆஹ் கண்டிப்பா நானும் பாத்துட்டு தான் இருக்கேன் ஏன்னா sponsorship பண்ணா தான் நம்மளால பண்ண முடியும் club நடத்துறது எல்லாமே சரி அடுத்து competition அதுக்கு sponsorship arrange பண்ணா தான் நம்மளால எதாவது செய்ய முடியும் அப்படிங்குற மாதிரி இருக்கு. ஆமா ஆமா அது என்னவோ உண்மை தான் ஏன்னா நிறைய amount தேவைப்படும் நம்மளோடதுல மட்டும் நம்ம work பண்ணி போட்டு எதுவுமே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 நமக்கு வந்து reach கிடைக்கும் நம்ம அந்த மூலமா நல்லா peak ஆயிடலாம்.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

hello

என்னனு நீங்க சொல்லுங்க. அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம வந்து எப்படின்னு பாத்துட்டு arrange பண்ணிக்கலாம்.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

அது வேணா வாஸ்தவம் தான். நீங்க எதுவும் வர முடியுமா இல்லை common ஆன எதாவது ஒரு place ல நீங்க வந்து கூப்பிட்டு போறீங்களா? நம்ம common ஆன ஒரு place ல meeting வச்சுக்கலாம்.

எங்க வர சொல்றீங்க?

okay okay நான் club க்கு வந்துடுறேன் நீங்களும் வந்துருங்க students அதுக்கு முன்னாடி வந்து inform பண்ணி எத்தனை பேரு interested ஆ இருக்காங்கன்னு ஒரு list எடுத்துட்டு வாங்க junior, senior, super senior னு அதை பாத்து~ okay okay நீங்களும் கூப்பிட்டு வாங்க அதாவது team அ meet பண்ண போறவங்களை கூப்பிட்டு வாங்க நம்ம அதுக்கு ஏத்த மாதிரி பாத்து பேசிக்கலாம். okay okay ஆமா full time உம் நம்மலே இருந்து பாக்க முடியாது கண்டிப்பா அப்போ அந்த fifty teams க்கு எப்படியும் fifty members வந்து checking க்கு போடனும் அதெல்லாம் நம்ம பாத்துக்கலாம் நீங்களும் idea பாத்துட்டு சொல்லுங்க okay வா

உங்களுக்கு வேற ஏதாவது வந்து details வேணும்னா அப்பறம் கூட நீங்க பொரறுமையா பாத்துட்டு call பண்ணுங்க.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

next call பண்றேன் என்னன்னு கேட்டுட்டு நானும் club ல பேசிட்டு உங்களுக்கு call அடிக்கிறேன் evening க்குள்ள call பண்றேன். என் பேரு நான் இப்போ என்னோட வேலை பத்தி நானு சொல்லப் போறேன் எனக்கு நானு படிக்கும் போதே campus interview ல select ஆகி நல்ல ஒரு company லே வேலை கிடைச்சிச்சு அது நானு ஒரு வருஷம் நல்லா நல்லா ஒரு experience இருந்துச்சு work லே அந்த வேலையில எனக்கு ரொம்ப நல்ல நல்ல விஷயம் கத்துக்க எனக்கு help அ உதவியா இருந்துச்சு நானு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 நான் independent ஆ இருக்க மாதிரி தோணுச்சு நானு எப்பவும் வேலையே செய்யணும் வேலை செஞ்சா ரொம்ப நல்லது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 ஒரு வருஷம் company லே வேலை செஞ்சேன் அங்கே செஞ்ச வேலையில நானு புதுசு புதுசா நானும் படிச்சது இல்லை விட்டுட்டு வேற ஒரு வேலையில சேர்ந்து அந்த படிப்பு கூட படிச்சு~ படிச்சிட்டு அதுகூட கத்துக்கிட்டு அதுகூட ஒரு new

work from home வீட்ல இருந்து வேலை பார்த்துட்டு அது கூட எனக்கு ரொம்ப நல்லா help அ அஹ் help ஆ இருக்கு அது எனக்கு என்~ நல்ல ஒரு உதவி work from home ல நான் நானு வீட்டுல இருந்து வேலை செய்யணும்ன்னா என்னோட வீட்~ வீட்டுக்கும் பார்த்துக்கிட்டு என் குழந்தையும் பார்த்துக்கிட்டு வீட்டுல வேலை எல்லாம் பார்த்துக்கிட்டு கூட நானு என்னோட வே~ இது office work கூட நல்லா செய்யறதுக்கு முடியும் ஒரு complete உ pack இது கு~ கு~ குடும்பத்தாரைப் போல நினைச்சுட்டு வேலை செஞ்சா இங்க இதுக்கு நாங்க ஒரு த~ தனி மனுஷியா கூட இருந்தா கூட கவலை~ கவலைப்படத் தேவையில்லை ஆனா நாங்க குடும்பத்து ஆள் இருந்தா கூட நாங்க செஞ்ச வேலையிலே என்~ எங்க இது ஓ~ எங்களோட ஒரு ஆ~ எங்களோட ஒரு contribution கூட இருக்கும் அதுக்கு வேலை செஞ்சா நல்லது வேலை செஞ்சுட்டே வேலை அது மட்டும் இல்லே office உம் வேலை அதெல்லாம் சரி வீட்டு வேலை கூட ரொம்ப மு~ முக்கியம் ஒரு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 நானு எப்பவுமே வே~ இது படிக்கும் போது நானு வீட்டு வேலை செய்வேன் ஆனா கொஞ்சதான் செய்வேன் ஜாஸ்தி எல்லாம் செய்ய மாட்டேன் ஆனா வீட்டு வேலை செய்யறது கூட ரொம்ப கஷ்டம் எங்க அம்மா எல்லாம் செஞ்சு அவங்க எப்படி பார்த்துக்கிட்டாங்களோ அந்த மாதிரி இப்போ எங்களுக்கு இது இருக்கு அது அதோட ஆழம் புரியுது எவ்~ எவ்ளோ அவங்க கஷ்டப்பட்டு எங்களுக்கு வந்தாங்கன்னு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 இல்ல car வாங்கணும் எந்த இதெல்லாம் இதுனாலும் அவங்க வேலை செஞ்சு சம்பாரிச்சுதான் பண்ணணும் எந்த வேலையும் இது சின்னது பெருசு அப்படி இல்லே வேலைன்னா எல்லாம் நல்லா வேலை நாங்க என்~ என்ன செஞ்சாலும் அடுத்தவங்களுக்கு நல்லா use ஆனா எங்களுக்கு சந்தோஷம் அங்கனே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 எனக்கு புடிச்ச வேலைன்னா நானு இப்போ செஞ்சுட்டு இருக்க வீட்டுல இருந்து செய்ற வேலைகள், நானு வீட்டு வேலை கூட செய்வேன் office வேலை கூட செய்வேன் குட்டி என்னோட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 login வேலை start பண்ணா அஹ் மத்தியானம் சோர்~ சோறு வடிக்கிறது அதெல்லாம் செஞ்சிட்டு நானு அந்த வேலையும் பார்த்துட்டு laptop ல கூட வேலை செஞ்சுட்டு திரும்பவும் வீடு clean செய்யணும் அது கூட பார்த்துட்டு எல்லாம் ஒரு நல்லா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 ஒரு நாளு இன்னும் வேலை செஞ்சு அஹ் முடிச்சி~ ஆயி~ ஆயிட்டு பின்னிட்டு எவ்ளோ சந்தோஷமா இருக்கோம் அவ்ளோ நல்லது நா சும்மா வெட்டியா இருக்கேன். நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?

okay okay okay நல்ல enjoy பண்ணுங்க. அப்பறம் வேற life லாம் எப்படி போய்கிட்டு இருக்கு. america லா போயிட்டு வந்திங்க கேள்விப்பட்டேன். அந்த experience பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. okay okay அப்போ நல்ல enjoy பண்ணிக்கிட்டு வந்துருக்கீங்க. எவ்வளோ நாள்? எவ்வளோ நாள்? அங்க இருந்தீங்க. எப்ப போனீங்க எப்ப return வந்திங்க? okay okay அப்பறம் நல்ல enjoy பண்ணிருக்கீங்க. three months tour தான் super enjoy பண்ணிருக்கீங்க. family யாரையும் கூப்பிட்டு போல. நீங்க மட்டும் தனியா போயிருக்கிங்கனா? அப்பறம் வேற என்ன என்ன interesting ஆனா place க்கு எல்லாம் போனீங்க? okay okay super super super ப நல்ல enjoy பண்ணிட்டு வந்துருக்கீங்க அப்பறம் வேற என்ன interesting ஆனா places க்கு போனீங்களா அங்க இருக்க food ஆஹ் பத்தி அத பத்தி கொஞ்சம் explain பண்ணுங்க. okay okay super அப்ப நல்ல enjoy பண்ணிட்டு வந்துருக்கீங்க. அப்பறம் வேற எது interested ஆனா விஷயம் இருக்குதா? okay okay super super அப்பறம் அந்த dress code லாம் எப்படி இருக்கு. எப்படி dress லாம் போடுவாங்க? நீங்க என்ன dress லாம் போட்டுருக்கீங்க அங்க போய்

கேப்போம் நல்ல இருக்கு interesting ஆஹ் இருக்கு

okay okay ப்ப அப்ப நல்ல enjoy பண்ணிருக்க. அப்பறம் theatre லாம் அங்க எது இருக்குமா? அங்க எல்லாம் போய் movie பார்த்த english movie தான் ஆஹ் இல்ல நம்ம தமிழ்நாட்டுல movies எல்லாமே அங்க release பண்ணுவாங்க. அதெல்லாம் பார்க்கலாமா? okay okay சூப்பர் தமிழ் culture ல நெறைய பேரு அங்க இருப்பாங்களா இது அவங்க அவங்க dress code use பண்ணுவாங்களா? இல்ல நம்ம தமிழ்நாடு dress code தான் use பண்ணுவாங்களா? okay okay அப்பறம் அங்க gold rate அப்படி எல்லாம் எந்த range ல இருக்கு. நம்ம தமிழ்நாட்ட விட அதிகமா இருக்குமா இல்ல கம்மியா இருக்குமா? okay okay super super இப்படி எல்லாம் சொல்றத பார்த்த எனக்கு இப்போவே america போனும் போல இருக்கு. நீ நல்ல enjoy பண்ணிட்டு வந்துருக்க. okay okay நல்ல enjoy பண்ணு ஆஹ் அப்பறம் maximum அங்க christians தான் இருப்பாங்க. நம்ம hindus கொஞ்சம் பேரு தான் இருப்பாங்க. ஆனா அதுக்கான christians ல church இருக்க மாதிரி hindus க்கு எது temple அதுலாம் இருக்குதா அங்க இல்லப்பா நா hollywood ல பார்க்க மாட்டான். அப்ப வேற ஏதும் america ஆஹ் பத்தி interesting ஆஹ் இருந்த சொல்லுங்க. கேட்கலாம். okay okay அப்போ நல்ல enjoy பண்ணிருக்கீங்க. எனக்கு america ல எந்த places தெரியாது ஏன எவ்வளோ outer ல எது போனது இல்ல. சரி நீ போயிருக்க அப்படின்னு சொல்லிட்டு தான் சரி உன்ட details கேட்கலாம் நீ சொல்றத வச்சி நம்ம அங்க போனதா அது dream ல போயிரலாம் அப்படி சொல்லி நினைச்சன். மத்தபடி வேற எதுவும் இல்ல. எனக்கு america பத்தி எதுவும் தெரியாது. அங்க nature லாம் எப்படி இருக்கு பார்க்கிறதுக்கு ஆஹ் okay okay ஆஹ் சூப்பேர்ப்ப அப்பறம் நம்ம indian food லாம் அங்க கிடைக்குமா? இல்ல இல்ல நம்மள சமைச்சி சாப்பிடணுமா? அதுக்கான ingredients எல்லாமே கிடைக்குமா? okay okay சூப்பேர்ப்ப நீ சொல்லும் போதே எனக்கு இப்பவே america போனும் போல இருக்கு. அப்பறம் passport VISA எப்படி ready பண்ண அதுக்கெல்லாம் என்ன என்ன proof எல்லாம் கேட்டாங்க. மொத்தோ நீ போயிட்டு வர எவ்வளோ செலவு ஆச்சி? okay okay அப்பறம் sarees எல்லாமே அங்க கிடைக்குமா? sarees நம்ம போடுற எல்லாமே அங்க இருக்குமா? super ப நீ இப்ப சொல்றத பார்த்த america க்கே போயிட்டு வரணும் போல இருக்கு. அங்க இருக்க நீ சொல்றதுல jewels உ dress உ அப்பறம் நீங்க சொன்ன சாப்பாடு இதெல்லாம் இப்பவே எனக்கு சாப்பிட்ட மாதிரி இருக்கு. அந்த அளவுக்கு நா dream லையே போயிட்டு வந்துட்டான். சேரி சேரி அப்பறம் வேற எண்களாம் சுத்தி பார்த்தீங்க okay okay super super அப்பறம் வேற எதுவும் interesting ஆனா விஷயம் இருக்க? இப்ப நீ சொன்னது எல்லாமே super ஆஹ் இருந்துச்சி. அப்பறம் வேற நீங்க தனியா தான் போனீங்களா? இல்ல வேற family ல யாரும் வந்துருந்தாங்களா? இல்ல இல்ல எனக்கு passport இன்னும் இல்ல. இன்னும் apply பண்ணல. நீங்க ஏதும் passport எல்லாம் முன்னாடியே apply பண்ணி வச்சிருந்தியா? ஆஹ் எனக்கு இப்படி சொன்னோம்னே america போனும் போல இருக்கு. நானும் அவ்வளோ சீக்கிரம் passport எல்லாமே ready பண்ணனும். எப்படி ஒரு இன்னு ஒரு thirty days ல நா போலாம் இருக்கேன். நீ என்ன நினைக்கிற? ஆஹ் நீ அப்படி apply பண்ண அத பத்தி கொஞ்சம் details சொல்லு. என்ன என்ன எல்லாம் வேணும் அதுக்கு எங்க போய் apply பண்ண okay okay சூப்பர் நீ next week free யா இருந்தின வா நம்ம போய் வென apply பண்ணிட்டு வருவோம். எனக்கு நீ சொன்னானே போனும் போலா இருக்கு. நீ next week free யா இல்ல office ல எது work இது இருக்க?

okay bye நம்ம office ல meet பண்ணுவோம்.

Hello good afternoon sir internet service க்கு call பண்ணிக்கவா என்ன help வேணும் sir.

Kay one month முன்ன போட்டிங்களா? சேரி pack க்கு முடிஞ்சிருச்சா check பண்ணிங்களா one month ஆயிருச்சு இல்ல. ஒ அப்படிங்களா okay.

சொல்லுங்க கொஞ்சம் பார்த்து. Okay five three seven.

Okay okay sir அப்படியே hold ல இருங்க நா என்ன problem check பண்ணி சொல்லட்டுங்களா.

ஆஹ் sir network problem லாம் எதுவுமே இல்ல sir நீங்க இருக்கிற area ல ஆஹ் நீங்க wiring லாம் கொஞ்சம் எல்லாம் எடுத்து திருப்பியும் fix பன்றீங்களா. Sir இப்போ WIFI கிட்ட போங்க கொஞ்சம்.